okay வா மன~ மக்களுக்கு வந்து கடன் தொகை அதிகமா இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க

okay வா இப்ப நீங்க கடன் வாங்க வர்றீங்க ஒருத்தன் பணத்தை வச்சுக்கிட்டே கொடுத்துட்டு அடுத்து ஒரு ரெண்டு லட்சம் அவங்களுக்கு interest ஓட சேர்ந்து வந்துச்சுன்னா லாபம் தானே so இப்ப நிறைய லாபம் பாக்குற தொழிலா ஆயிடுச்சு இது

சரியா

think பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி plan பண்ணி work பண்ணுங்க okay

உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க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

நான் வந்து personal loan bank லயே work பண்றதுனால எனக்கு இரண்டரை லட்சம் வரைக்கும் கிடைச்சிச்சு

எனக்கு வந்து actually offer ல போட்டாங்க bank ல இருந்து

so அதனால எனக்கு வந்து கிடைச்சுச்சு

jewel எடுத்தாச்சு இரண்டரை லட்சத்துல அஞ்சு பவுன் வாங்கினேன்

ஆமா அடகு வச்சு, இப்போ அது ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்கோம் வீட்டுல கொடுத்திருக்கேன் amount direct ஆ ரெண்டு லட்சமா போயிருச்சு அப்படின்னாக்கா வந்து நமக்கு use இருக்காதுல்ல

வெறுமனே amount ஆ எடுத்து வீட்டுல குடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் இரண்டரை லட்சத்துக்கு, நான் வட்டிதான் கட்டிக்கிட்டு இருப்பேன் waste ஆ

அதுவே வாங்கி ஒரு நகையா வாங்கி வச்சுகிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அந்த நகையில வர amount அ எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்டி நம்ம அடைச்சுக்கலாம்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

first வந்து personal loan வாங்குனதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நகைக்கு வந்து அடைச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா

அப்பறம் சொல்லுங்க என்ன சொல்றீங்க புரியல எதுவுமே சொல்லலைங்க சரி சரி தேவை பண தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய micro finance லாம் இருக்கு

ஆனா எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க okay வா உம் அதுக்குத்தானே உங்ககிட்ட call பண்ணேன் ஆமா நிறைய வந்து bank ஏ இருக்காது வெறும் finance மட்டும்தான் இருக்கும்

salary கம்மியா வாங்கறதுனால அந்த மாதிரி finance லதான் வாங்க முடியும்

அவன் வந்து உங்க கிட்ட நீங்க எவ்வளவு salary அதெல்லாம் கேட்க மாட்டான்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

சொந்த வீடு எதுக்கு வைச்சிருக்கன்னு சொல்றேன்னு வையேன்

ஆனா இந்த சின்ன சின்ன micro finance லலாம் move பண்றது வேற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

என்ன பண்ணலாம் அப்படின்னா easy ஆ வந்து நீ வாங்~ அந்த வீடே உன்னோடதுங்கிற மாதிரி எழுதிக்கூட வாங்கிடலாம்

அந்த மாதிரிலாம் பண்றவங்கலாம் இருக்காங்க

நான் வந்து நான் details லாம் சொல்லி இருக்கேன்ல இப்போ உனக்கு

நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சதை விட நான் இன்னும் அவங்களுக்கு அதிகமா தெரியும்

நான் அவங்களுக்கு phone பண்ணி தர்றேன்

நீ பேசு okay வா

உம் அவங்க number இருக்கா

இல்லை இல்லை இப்போ நீ என்கிட்ட கேட்டிருக்கனாலே நானே இப்போ bank ல கொடுத்திருவேன் அவங்க உனக்கு call பண்ணுவாங்க ஓ அப்படியா okay okay okay

அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துட்டு நம்ம plan பண்ணிக்கலாம்

சரியா வீட்டுல எல்லாரையும் கண்டிப்பா கேட்டேன்னு சொல்லு உம் சொல்றேன் நானும் கேட்டேன்னு சொல்லுங்க

hello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 ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க

எந்த documents

pan card அதெல்லாம் எல்லாமே இருக்குல்ல

சரி சரி okay அதெல்லாம் கண்டிப்பா வேணும் இருந்தா தான் அதுக்கு ஏத்த மாதிரி பாக்க முடியும்

சரி சரி okay பாரு நான் கூப்பிடுறேன்

ஆஹ் இந்த detail லாம் நம்ம இப்ப எனக்கு bank ல இருந்து எனக்கு call பண்ணுவாங்க அப்ப நீ என்னங்கிறதை அதைப் பத்தி பேசிட்டு அவங்கள்ட்ட detail ஆ சொல்லிக்கோ அவங்க வேற எதுவும் idea கொடுத்தாலும் கொடுப்பாங்க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 ஆமா ஆமா அது நான் இன்னும் போகலை நான் என் department ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் போயிட்டு இந்த மாதிரி உன் details எல்லாம் சொல்லிட்டு number அ கொடுத்துட்டு வரேன் அவங்க உன்கிட்ட பேசுவாங்க

சொல்றா ஏதோ இருக்குறன் டா எப்பா என்னா பண்றது மல ஒரு ராவடி ஒரு பக்கம் current ஒரு பக்கம் எல்லாம் செதச்சினுகுது வீட்டுல daily யும் பேஞ்சிட்டு இருக்குடா தூறலு போட்டு, தூறலு போட்டு தூறல் போட்டு, ராவடி பன்னி வீடு full ஆ கஜ கஜ கஜ னு இக்குது சொல்லவா வேணும் ஏறி பக்கத்துலே பக்கத்துலே வீடு ரொம்ப கஷ்டமா இருக்குது டா டே டே உங்க area side விடுற எங்க area வந்து வந்து பாரு டா அந்த ஏறி ஒரத்துல தான AC மாறி இருக்கு பக்கத்துலலே வீடு மரத்து full ஆ தண்ணி மரம் full அஹ் தேங்கி இருக்குது

ஒரு வாரமோ, ஒன்ற மாசமோ தெரில ஆனா வேல இல்லாம ரெண்டு மாசம் சும்மாவே உக்காந்துனு இருக்குறன், இப்ப தான் ஏதோ வேல வந்தச்சு, சும்மா ஏதோ பெருக்குற வேலைக்கு போயிநிருக்குரன் என்னதான் பண்றது கஷ்டம் மேல கஷ்டம் வருது கஷ்டம் daily பெருக்றதுக்கு இது மழை வரலனா கூட ஏதோ போயி பெருக்குன கூட ஏதோ அம்பதோ நூறோ குடுப்பாங்க மழ வண்ட்டு அந்த வேலைக்கும் இனிமே போவ முடியாதா

உனக்கு அந்த கஷ்டம் எனக்கு வேலைக்கே போக முடியலயேன்னு கஷ்டமா இருக்குது எனக்கு மழ ஒரு பக்கம் காத்து ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கொம்னு வந்து ஆஹ் இம்ச பண்ணுது அது என்ன போன ஒன்னும் பண்றதுக்கு இல்ல

போற வழியில மரம் கிரம் லாம் உளுந்துட்டு இக்கிது road block ஆஹ் அந்த மரத்துல ஏதோ current கம்பம் பக்கத்துல லாம் இருக்குதுனா wire வண்ட்டு இருக்காதுடா அதுல

என்னா பன்றது வீட்ட விட்டு வெளியவே போ முடியல உம் உம்

என்னா பண்றது ஒன்னுமே புரியல பாவோம் எத்தன வயசு ஆவுது பையனுக்கு major ஆ?

ஏ எங்களதும் அதே தான் டா ஓல வீட்டுல தான் டா இருக்குறோம் நாங்களும் நான் எங்கடா சொந்த வீடு இக்குது எங்களுக்கு வாடக வீட்டுல தான் இக்குறோம் ஒரு வேலைக்கு போனா தான் துட்டு இது அது மாச மாசம் துட்டு கட்டனும் current bill கட்டனும் cylinder வாங்கணும் ஏகப்பட்ட மல்லிக செலவு வாங்கணும் மொதலா வேலைக்கு போனா தான் எனக்கு ஒரு நாளைக்கு கூலியே ஏறநூருபா தான் ஏறநூர்வா வெச்சின்னு எப்படி family அ run பண்றது?

இங்க லாம் இவன் கணேஷ் வீடலாம் இன்னும் அப்டியே தான் இக்குதா?

அங்கயும் அதே தர நாஸ்தி தானா

என்னா பண்றது ஒன்னுமே புரியல உம் உனக்கே இவ்ளோ கஷ்டம் நா அபோ எங்க வீடுலாம் வந்து பாத்தின்னா என்னடா சொல்லுவா நீ மழ ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தா சொல்றது என் இந்த் current current ஒரு பக்கம் ராவடி எல்லாமே ஒரு ஒரு பக்கம் வந்து சாவடிக்குது ஏன்னா ஆவணி ஒன்னு எத்தனி நாளைக்கு இப்புடி இருக்கோ தெர்ல இன்னும் மழ வந்து இதுவுமே எத்தினி நாளைக்கு இப்டி உயிரை வாங்க போகுதோ

ஏ நீ cricket விளையாட போறதுக்கு வறுத்த படுற நான் வேலைக்கு போன தான் டா துட்டு எனக்கு

ஏன்னா பண்றது ஒன்னும் எத்தினி ஒரு ரெண்டு மாசத்துக்ககு இப்புடி தான் இருக்குமோ நினைக்றாங்க டா டேய்

ரொம்ப கஷ்டமா என்னத்திக்கு கேக்குற அதா வேற இதே புயல் லாம் அடிச்சி மரம் கிரம் எல்லா இடத்துலையும் வீடு மேலலாம் சாஞ்சிஜிட்டு இருக்குதாம் டா என்னடா இது எப்டி இது மழை எப்ப நிக்கும் என்ன பண்ணனும் எதனா news ல உச் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டத்து மேல கஷ்டம் குடுத்துட்டு இருக்குது இது வேற

ஏன்னா பண்றது ஒன்னுமே புரியல உம் நம்ம்பளுக்கே இதான் பொழப்பு என்னா பண்றது வேற வலி இல்லாத ஓடுன்னு இருக்குது ஏதோ நாளைக்கே மழ full ஆ இப்பன் தீ news ல போட்னு இருக்குறாங்க நாளைக்கு கன மழ அப்டின்டு உம் உம் நம்ம office ல இருக்குறவங்க புரிஞ்சிகினா பரவாயில்ல நானே நீயாவது பரவாயில்ல office போற உனக்கு leave உட்டுருவானுங்க நான் கூலி வேலைக்கு போறன் அவன் சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டான் வந்து செஞ்சிட்டுபோருவான் வேற வலி இல்லை என்னா பண்றது துப்புரவாலர்நாலே ரொம்ப கஷ்டம் தான் என்னென்கடா படிச்சிருந்தா தேடி இருந்துக்கலாம் எனா தேடி என்னா பன்ன போறது போடா இன்னைக்கு கிழவன் நாளைக்கு இல்ல இது நடுவுல மழை மழை வேற வந்து வந்து ராவடி பண்ணுது Cinema theater லாம் கோட்டயம் கிட்டாயம் லாம் அடிச்சின்னு வண்டு இருக்கு டா மலையில காஞ்சிபுரத்துல நான் லாம் வந்து cinema theater வந்துட்டு இருக்குது காத்து மழ புயலு எல்லாம் கலந்து ஒரே மட்டம் அடிச்சிருக்கு

ஒன்னும் பண்றதுக்கு இல்ல இன்னு ஒரு just ஒரு three மாசத் three month க்கு இப்டியே தான் இருக்கும்னு இருக்காங்க அது இப்ப அப்போ நீயே பாத்துக்கோ இப்பயே இவ்ளோ அறிவுர இன்னும் போக போக என்ன என்ன அறிகுறி வரும்ட்டு Tension மேல tension ஆகுது என் வீட்டு பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஒரு பையன் நடந்து போயினு இருக்கான் அதான் current கம்பம் கட் ஆயி உழுந்துருச்சு அப்டின்னள்ள ஆமா பக்கத்து area பக்கத்து area ல போயிருக்கு அவன் அப்போ நடந்து போயினு இருந்துருக்கான் உம் current கம்பம் already அந்த மரத்து மேலால் connect ஆயிட்டு இருக்கு correct ஆஹ் கிட்ட போகவும் இடி ஒரு பக்கம் இடிச்சிருக்கு ஆஹ் அங்க தான் அந்த railway station பின்னாடி இவன் என்ன பண்ணிருக்கான் இவன் நடந்து போயிருக்கான் மரம் already உளுந்துட்டு இருக்கு மரத்துல already current கம்பம் connect ஆயிருக்கு ஆஹ் காத்து அடிக்குற பக்கம் இவன் போயிருக்கான் காத்து அடிக்குற side correct ஆஹ் என்ன பண்ணிருக்கு இடி உழுந்துட்டு இருக்கு அப்புடியே வெளிய போறதுக்கு நெனச்சாலே பயமா தான் இருக்கு நான் பரவாயில்ல இந்த சின்ன கொழந்தைன்கலாம் ஏதோ தெரியாது கிரியாது எப்டியும் உட மாட்டாங்க suppose மீறி வந்தா என்ன ஆகுரது கதி

குளுரு ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் இருந்தா சாமிக்கு தான் இல்லன சாமிக்கு தான் உட்டு தள்ளிட்டு போயினே இருக்கணும் வேற வலி இல்ல டா வேற என்னா பண்றது மாசம் மாசம் என் டா இப்போ உனக்கு ஒரு வயசு வருது அந்த வயசுலே நடிக்க முடியுமா அந்த ஒரு ஒரு வயசு extra ஆகலயா அதே மாறி தான் மாசம் மாசம் season மார்ணே தான் இருக்கும் வேற வலி இல்ல நாம தான் adjust பண்ணிபோயி ஆகணும் ஆனா எவ்ளோ நாள்ற இந்த் மாதிரி மழை பெஞ்சி ஆவுது